அதை வந்து college குள்ள இருந்தே பண்ற மாதிரி இருக்கும் நாலாவதுக்கு வந்து project நம்ம வெளியில இருந்து ஆஹ் நம்மளா செஞ்சு VIVA காமிக்கிற மாதிரி இருக்கும்

நான் வந்து வீட்டிலேயே செஞ்சு தான் இது பண்ணேன் select பண்ணேன் VIVA ல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 hello உங்க vo~voice கேக்கவே இல்ல இல்ல இல்ல வெளிய எங்கையும் project செஞ்சு வாங்காம வீட்லயே செஞ்சீங்களா அப்படினு கேக்கற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 நீங்க பேசுறது சுத்தமாவே எனக்கு கேட்க மாட்டேங்குது சனா கொஞ்சம் தெளிவா பேசுங்க sound ஆ பேசுங்க சரி சொல்லுங்க சனா என்ன சொன்னீங்க fourth sem க்கு மட்டும் நான் அந்த model வச்சியே எங்க அக்கா வீட்டுக்காரர் பண்ணி கொடுத்தார் okay அப்பறம் VIVA ன்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க அப்பதான் college போற மாதிரி இருக்கும் அப்படியா சரி சரி நீங்க என்ன base பண்ணி project பண்ணீங்க

என்ன project பண்ணீங்க நீங்க college ல நான் வந்து training and placement இது பண்ண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

சரி நான் உங்களுக்கு project பத்தி சொல்றேன் சொல்லுங்க

ஆஹ் என்னாச்சு சனா சொல்லுங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா எனக்கு வந்து கொஞ்சம் studies பத்தி full ஆவே சொன்னீங்கன்னா useful ஆ இருக்கா இல்லையான்னு நானும் முடிவு பண்ணுவேன் அதான் வந்து project வந்து நான் பண்ணது வந்து training and placement புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு mini project வந்து நான் toll plaza பண்ணேன் இப்ப fast tag ன்னு வந்திருக்கில்ல

அந்த மாதிரி இது நா~ ப~ இது பண்றப்ப toll plaza online ல pay பண்ற மாதிரி இல்லை நீங்க பேசுறது எனக்கு கேட்கலை அதனாலதான் sound ஆ பேச சொன்னேன் hello இப்போ கேக்குதா ஆஹ் அது மட்டும்தான் கேக்குது அதுக்கப்புறம் எதுவுமே கேக்க மாட்டேங்குது சரி இல்லை நான் வந்து பண்ணது வந்து first ஒரு project வந்து toll plaza பத்தி பண்ணேன் online லே pay பண்ணிட்டு நம்ம travel பண்ற மாதிரி

அதுக்கு அப்புறம் training and placement இது அதாவது college ல நம்மளோட resume ஆ college websites ல up~ upload பண்ணி hello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 college websites ல நம்ம resume upload பண்ணா college ல இருந்து நம்மளை இது ca~ call பண்ற மாதிரி ஒரு project பண்ணேன் ஓ okay okay எனக்கு அந்த fast tag அந்த இதைப் பத்தி சொல்றீங்களா அந்த project எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு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 சொல்லுங்க சனா இருக்கீங்களா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

இது toll plaza ல அதாவது நம்ம toll plaza ல pay பண்ணிட்டு போவோமா money கையில கொடுத்து கொடுத்த காசு அது இல்லாம

online மூலமா pay பண்ணிட்டு நம்ம drive பண்ற மாதிரி ஆஹ் அதுதான் கேட்கிறேன் online மூலமா எப்படி one month க்கு pay பண்ணிக்கிற மாதிரியா இல்லை எப்படி அதை amount pay பண்ணியாச்சிட்டு எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்கிறேன் அதை details சொல்லுங்களேன் இல்ல car~ நம்ம இப்போ ஒரு car எடுத்துட்டோம்ன்னா அந்த number plate இது இருக்குல்ல car number ஆமா

அந்த online ல pay பண்றதுக்கு இப்போ அந்த car number அ வச்சு pay பண்ணணும் அங்க toll plaza நம்ம அந்த camera மூலமா அந்த car number அ scan பண்ணி இது பண்ணிடுவாங்க

correct time ல அந்த என்ன payment ஓ அதை மட்டும் எடுப்பாங்களா இல்ல நம்ம முன்னாடியே அந்த thousand five hundred அந்த மாரி போட்டு வெச்சிட்டு அதுல இருந்து வந்து amount எதுத்துப்பாங்களா அப்டில்ல நம்ம ஒரு amount அங்க குடுத்துறணும் hello கேட்கிறேன் சொல்லுங்க நம்ம ஒரு amount இப்ப நம்ம போட்டு வச்சுட்டோம்ன்னா வேணும்ன்றதை எடுத்துக்குவாங்க இப்ப ஒரு ஒரு toll ல வந்து seventy five rupees ன்னா அந்த seventy five rupees மட்டும்தான் எடுப்பாங்க சரி okay நீங்க கொஞ்சம் sound ஆ பேசுங்க நீங்க நிறைய சொல்றீங்க அது என்னன்னு எனக்கு கேக்கவே மாட்டேங்குது hello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 இப்ப ஒரு amount நம்ம ஒரு amount நம்ம குறிப்பிட்ட amount போட்டு வச்சிருப்போம் ஒரு toll அ இப்ப cross பண்றோம்ன்னா அந்த seventy five rupees அப்படின்னா அந்த seventy five rupees மட்டும்தான் எடுப்பாங்க

hello இப்போ கேக்குதா

hello hello கேக்குதா சொல்லுங்க நீங்க சொல்றதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்பப்ப அதை stop பண்ணிடுறீங்க என்னன்னு சொல்லாம சொல்லுங்க இல்ல அதான் online payment ன்னா அப்படித்தான் online number முன்னாடியே போட்டு வச்சிட்டு அதுக்கு குறிப்பிட்ட amount correct ஆ அந்த toll cross ஆகும்போது correct amount எடுத்துருவாங்க சரி okay மிச்ச balance amount நம்ம இதுல அப்படியே இருக்குமா

இப்போ நீங்க அந்த மாதிரி வந்து check பண்ணி try பண்ணி பார்த்து இருக்கீங்களா fast tag ல போட்டு

அங்க வந்து நம்ம குடுக்க தேவையில்ல அந்த இதை scan பண்ணி open பண்ணி விட்டுருவாங்க அப்படியா சரி சரி அந்த மாரி project எடுத்து செஞ்சு அதுவும் அந்த sir ங்களுக்கு தெரியும் நம்ம வாங்குனதா இல்லை நம்ம தானா செஞ்சதா அப்படின்னு

அதை எங்க எங்க sir இப்படி எல்லாம் தெரிஞ்சுகிட்டே பரவாயில்லம்மா குடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு ஆனா அது அப்ப அந்த இது வந்துருச்சு fast tag ங்கிறது

அதனால ஜமால் பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு strict ஆ இருக்க மாட்டாங்க ஆனா நல்லா இது பண்ணி சொல்லித் தருவாங்க education எல்லாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா எல்லாத்துக்கும் set ஆகுமா இப்ப ஆஹ் நல்லா இருக்கும் அது வந்து ப~ பசங்களுக்கு தனியா பொண்ணுங்களுக்கு தனியான்றதுனால ஓரளவுக்கு correct ஆ இருக்கும் இதெல்லாம் ஓ சரி இப்ப aided ல வந்து self finance aided அது ரெண்டுல பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இருக்கா இல்லை பசங்களுக்கு மட்டும்தான் இருக்கா self finance லாம் பசங்களுக்கு மட்டும்தான் காலையில இது college மத்தியானம் பொண்ணுங்களுக்கு ஆனா MCA ல வந்து ஒரு இதுல co-ed இருக்கும் அந்த மூணு வருஷம் படிக்கிறாங்க இல்ல

அதுல first year ல இருந்து படிக்கிறவங்களுக்கு co-ed எங்க college ல அந்த l ateral entry மட்டும்தான் girls இது

அதனால அப்படியே இருக்கும் கேட்டாங்க hello நீங்க தெளிவா பேசுங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு கேட்கலை hello

என்னையவே கேட்டாங்க அந்த mark பாத்து ஆஹ் lateral entry யா இல்ல first year ல இருந்து படிக்கிறீங்களா MCA வே அப்டினு கேட்டாங்க

நானும் என் friends லாம் அப்படிதான் join பண்ணணோம் lateral entry ல sir எனக்கு அதுவே கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன் ஓ okay okay இப்போ lateral entry வந்து நீங்க UG ல என்ன major எடுத்தீங்க UG ல வந்து BCA தான் BCAMCA தான் இப்ப என்னோட இது நான் படிச்சது புரியல நீங்க sound ஆ பேசுங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா

ஓ நான் கேட்டேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா lateral entry வந்து BSC computer scienceMCABCA BSCITcomputer science related எது புடிச்சிருந்தாலும் வந்து MCA க்கு latral entry ஆ ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க இப்ப வந்து மூணு வருஷம் படிக்கிறதுனாலுமே படிச்சுக்கலாம் இல்லை ரெண்டு வருஷம் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற option இருக்குன்னு சொல்றீங்க மூணு வருஷம் யாரு படிப்பாங்க அப்படின்னா வந்து வேற major எடுத்து படிச்சிருக்காங்களா இப்ப BSCphysicsBSCmathsBSCchemistry வேற ஏதாவது இப்ப BA இங்கிலிஷ் BA தமிழ் அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்பாங்களா அவங்கதான் MCA எடுக்கணும் அப்படின்னு சொன்னா மறுபடியும் வந்து மூணு வருஷம் வந்து computer science அந்த இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக first year ல இருந்து படிப்பாங்க MCA மூணு வருஷம் மிச்ச எல்லாத்துக்குமே lateral entry தான் ரெண்டு வருஷம்தான் MCA நீங்க சொல்லவும் எனக்கு புதுசா இருக்கு இல்லை நான் வந்து join பண்ணதே one month கழிச்சுதான் பண்ணேனே

அதனால என்கிட்ட எதுல இருக்கு first year ல இருந்து படிக்கிறதுக்குதான்மா இருக்கு நீ என்ன படிக்கிறன்னுட்டு அதனால கேட்டாங்க என்னை அப்படி

ஏன்னா பாதி இது முடிஞ்சிருச்சு ஆரம்பிச்சுட்டாங்க syllabus அ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

ஆமா இல்லை எங்க தாத்தாதான் எப்பவுமே இங்கே head ma~ principal ட்ட பேசிட்டே இருப்பாரு அவர் அப்புறம் ஒரு இரண்டு நாள் கேட்டுப்பார்த்தார் அப்புறம் மூணாவது நாள் கொடுத்துட்டான் hello சரி சரி கேட்குது எனக்கு

நானும் ஜமால்தான் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படி இல்லாட்டி வந்து ஜோசப்ல பாக்கணும் ஜோசேப்ல fees கேட்டோம் ஐம்பதாயிரம் வருதுன்னு சொன்னாங்க ஜமால்ல முப்பதாயிரம் வருது எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி join பண்ணிக்கணும் ஜோசப் co-ed ஆ

அதான் ஜமாலு இல்லாட்டி வந்து ஜோசப் இப்ப ஜமால் எதுக்காகனா வீடுகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த ஜமாலை யோசிச்சோம் ஆமாம் உங்க வீட்டுக்கு பக்கமா இருக்குமோ

ஆமா இப்ப எங்க வீட்டுலயுமே அப்படித்தான் அதனாலதான் நான் UG யும் அங்கேயே படிச்சேன் PG யும் அங்கேயே படிச்சேன் எங்க வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஷப்தான் hello இப்ப வீட்டு பக்கத்துல பிஷப் இருக்கா

அப்பறம் அங்க இருந்து நீங்க இவ்ளோ தூரம் ஜமல்கு வந்து படிச்சிருக்கீங்க

அதனால சொல்லுங்க கேக்குதா உங்களுக்கு

இல்ல எங்க வீட்டுல பக்கத்துல பிஷப் இருந்தாலும் அது co-ed அதுனால எங்க வீட்ல ஒதுக்கல சரி தூரமா இருந்தாலும் பரவாயில்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு auto taxi அந்த மாதிரி வைக்கிறோம் போயிட்டு வா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

UG யும் அங்கயே படிச்சேன் PG யும் நீங்க பேசுறதை sound ஆ பேசுனா நானும் கொஞ்சம் நிறைய விஷயம் நீங்க பேசுறது hello

கேக்குதா

இல்லை அதான் பிஷப் coed னால ஜமாலயே UG யும் படிக்க வச்சுட்டாங்க PG யும்அங்கேயே join பண்ண சொல்லிட்டாங்க

சொல்லுங்க நீங்க உங்க வீட்ல கேட்டுட்டு எங்க join பண்றீங்களோ பண்ணுங்க

இல்ல இங்க set ஆகல அப்படின்னா வந்து மதுரையிலேயே மறுபடியும் போயி MCA போட்டிருப்பேன் நீங்க திருச்சியிலே நீங்க இருக்கீங்க அதான் உங்க கிட்ட கொஞ்சம் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு call பண்ணேன் இப்ப நீங்க சொன்னீங்க தெளிவா அதை வச்சு பார்ப்போம் ஜமால்ல நானும் நேர்ல போய் விசாரிக்கிறேன் இங்க ஜோசப்லயும் கேட்கிறேன் இப்படி set ஆச்சு அப்படின்னா இங்க போட்டுக்கறேன் set ஆகல அப்படின்னா வந்து மறுபடியும் போயி மதுரையிலேயே join பண்ணிக்கலாம்னு இருக்கேன் சரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூணு college விசாரிச்சு பாருங்க வீட்டுலயும் கேட்டு பாருங்க hello

ஆஹ் சொல்லுங்க sound ஆ சொல்லுங்க புரியல நீங்க பேசுறதே கேக்கல இல்ல பிஷப் sorry ஜோசப் college அந்த இதெல்லாம் விசாரிச்சு பாருங்க ஜமால் ஜோசப் எல்லாம் நான் பாத்துட்டு என்னன்னு சொல்லிட்டுதான் முடிவு எடுக்கணும் ரெண்டுத்துலயுமே கேட்டேன் எங்க எல்லா rating எப்படியும் வந்து இது இந்த வச்சு ratings எல்லாம் போட்டிருப்பாங்க எவ்ளோ வாங்கிருக்கு education எது best ஆ இருக்கு அப்படின்னு

நான் படிச்சு முடிச்சு campus ல select ஆகி நல்ல ஒரு position போனும்னு சொல்லிட்டு தான் நம்மளே பாத்துட்டு இருக்கோம் அதுக்காகதான் யோசிக்கிறேன் எங்க அதிகமான interviews வருது நல்ல company எல்லாம் வருதோ அங்க போய் join பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த ஜமால்ல எப்படி interview நிறைய company வருமா இல்ல ஜமல்லா வந்து campus interview எதுவும் தெரில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 நான் campus interview MCA க்கு இருக்க மாதிரி தெரியலை ஆனா BC க்கு வந்துச்சு அப்படியா சரி சரி நான் பார்க்கிறேன் யோசிச்சுட்டு வந்து என்னான்ட்டு idea பண்றேன் இங்கேயும் கேட்டுப் பார்த்துட்டு அங்கேயும் கேட்டுப் பார்க்கிறேன் அப்புறம் ஊருக்கு போயும் கேட்டுட்டு வரேன் college க்கு அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே MCA சேர்ந்துக்கிறேன் அப்படி இல்லை set ஆகலைன்னா இங்கே சேர்ந்துக்கிறேன் நீங்க உங்களால வர முடிஞ்சா வேணா நானு admission போடுற அன்னைக்கு வாங்க ஆஹ் சரி நீங்க வீட்டுல கேட்டுட்டு சொல்லுங்க நான் வர்றேன் ஆஹ் இப்ப call பண்ணி நான் கேட்கறேன் அப்படி இல்லைன்னா முடிஞ்சா நேர்ல வேண்ணா போய் பாத்துட்டு வர்றேன் okay வா அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்றேன்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

சரி okay bye நான் வைக்கிறேன் உம் சரி okay ~ந்தது ஒரு கையும் ஒரு காலயும் தன்மேலே போட்டுக் கொண்டு உன்னை நான் விட மாட்டேன் என்கிற மாதிரி தூங்கினான் எப்படி எழுவது எழுந்தால் விழித்து விடுவான் அவன் முகத்தை ஆராய்ந்தால் சலனமற்று தூங்கும் முகத்தில் கடினத்தன்மை மறைந்து மென்மையாக இருந்தது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 அவள் மனம் அவளிடம் இல்லை எதையோ இழந்தாற்போல இருந்தாலுமே அதில் ஒரு நிம்மதி இருப்பதை உணர்ந்தாள் சாப்பாட்டு அறைக்கு வந்ததுமே மாமனாரும் கணவனும் அமர்ந்திருப்பதைப் பார்த்தால் மாமியார் எடுத்து வைப்பதைப் பார்த்து தான் தானும் சென்று உதவினாள்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 வந்ததும் கோயிலுக்கு போகலாமா சுஜி என்றாள் வேண்டாம் என்றாள் coffee, tiffin ஐ முடித்துக்கொண்டு அவன் வரவும் அவன் அம்மா வந்து விஷ்வா நாளை அனுவை பெண் பார்க்க வருகிறார்கள் உன் அத்தை வீட்டிலிருந்து அதனால அப்பா office வரமாட்டார் நீ சீக்கிரமா வேலைய முடிச்சிட்டு மதியமே வந்துடு என்றார் சரிங்கம்மா என்றான் இரவு ஒரு dinner இருக்குது நான் வர late ஆகும் சுஜி என்று சொல்லி விட்டு சென்றுவிட்டான் இரவு வெகு நேரம் முழித்து இருந்துவிட்டு பிறகு தூங்கி போனாள் அவன் எப்பொழுது வந்தான் என்றே தெரியாது காலை சீக்கிரமே கிளம்பி சென்றுவிட்டான் அன்று மாலை அனுவை பெண் பார்க்க வந்தார்கள் பேசி முடித்து கல்யாண தேதியும் முடிவு பண்ணினார்கள் இன்னும் ஒரு மாதத்தில் திருமணம் விஸ்வாக்கு அதிக வேலை இருந்தது இதில் கல்யாண வேலையும் சேர்ந்து கொண்டது மாமியாரும் சுஜியும் அனுவுக்கு தேவையானதை கடை கடையாக ஏறி இறங்கி வாங்கவே நேரம் சரியாக இருந்தது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

இருக்கும் என்று நினைத்தாள் கொஞ்ச நேரத்தில் வயிற்றை புரட்டியது ஓடிச்சென்று wash basin ல் வாந்தி எடுத்தால் வேர்த்து படபடவென்று வந்தது அப்படியே மெதுவாக வந்து fan ஐ போட்டுவிட்டு கண் மூடி அமர்ந்தாள் ஏன் திடீரென்று வாந்தி என்று நினைத்தவளுக்கு நாள் கணக்கு நினைவுக்கு வந்தது உடம்பெல்லாம் புல்லரிக்க வயிற்றில் கை வைத்து அழுத்தினாள் அவன் ஒரு நாள் சந்தோஷத்தோடு விட்டுவிட்டான் இனிமேல் நாம் எதற்கு இந்த பிள்ளையை பெற வேண்டும் நாம் தொட்டாலே அவள் குலைந்து விடுவாள் என்று நினைக்கிறான் அன்று முழுவதும் அறையிலேயே முடங்கி கிடந்தாள் மறுநாள் ஒரு முடிவுக்கு வந்து நாம ஒருவருக்கும் தெரியாமல் abortion செய்து விடுவோமா என்று அசட்டுத்தனமாக கூட முடிவெடுத்தாள் அதன் பின் மாமியாரிடம் நான் என் தோழியை சந்திக்கப் போகிறேன் வர கொஞ்ச நேரம் ஆகும் என்றாள் சரிம்மா பத்திரமா போயிட்டு வா என்றார் மாமியார் இவள் city யில் பிரபலமான ஆஸ்பத்திரிக்கு சென்றால் அங்கு doctor யிடம் விவரத்தை சொன்னாள் அந்த அம்மாள் ஏற இறங்க பார்த்தார் சரிம்மா கூட யாரும் வரலையா இல்ல யாரும் துணைக்கு இல்லாமல் எப்படி செய்வது அவள் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள்

doctor உயிருக்கொன்றும் ஆபத்தில்லை இரத்தம் அதிகமாக போயிருக்கிறது அதனால ரத்தம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம் பயப்படத் தேவையில்லை என்றார் doctor ரிடம் பேசிக் கொண்டே வந்தவன் வெளியில் சுஜி உட்கார்ந்திருப்பதைப் பார்த்துவிட்டு புருவத்தைச் சுருக்கினான்